சும்மா கேட்டேன் தெரிஞ்சுக்கலாம்னு. உம் அப்ப சரி அப்படியே எல்லாம் நல்லா படியா முடியட்டும் அடுத்த வருஷம் எல்லாருக்கும் நல்ல வருஷமா அமையட்டும். ஹ்ம் கொண்டு வரேன் கொண்டு வரேன். உன்னோட உதவியும் தேவ. நீ அப்பப்பஏதாது நல்ல விஷயங்கள் சொல்லி உதவியா இருக்கும்.

நா என்ன நினைக்குறேன்னா இன்னிக்கு நீ நல்லா யோசிச்சுட்டு நாளைக்கு எனக்கு பதில் சொல்லு சரியா? நம்ம ரெண்டு பெரும் நாளைக்கு நீ நல்லா நா என்ன செஞ்சேன்னு யோசிச்சு சொல்லு. நாளைக்கு அது செய்யலாம். சரி அப்போ இப்போ நேரம் ஆயிருச்சு நம்ம போய் தூங்கலாம் சேரி அப்போ ஹ்ம் சரி எல்லாரையும் கேட்டதா சொல்லு. ஹ்ம் சரி வச்சுறேன்.

hi சங்கீதா ma'am எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நானும் நல்லா இருக்கேன் அப்புறம் இப்போ என்ன வேலைக்கு போறீங்க நான் வந்து இப்போ ஒரு private company ல அஹ் வேலை பார்த்துட்டு இருக்கேன் நீங்க நான் வந்து ஒரு IT company ல வந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன் அதுக்கப்புறமா அங்க இப்ப ரொம்ப training எல்லாம் ஆகி அங்க ரொம்ப அந்த வேலை வந்து ரொம்ப புடிச்சுச்சு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 வேலை இல்லை ஆஹ் ஒரு வருஷம் experience இருக்கணும் அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க எங்கேயுமே சீக்கிரம் வேலை எடுக்கலை ஆஹ் கடைசி ஒரு வழியா இங்கேதான் இப்போதான் வேலை கிடைச்சது வேலை கிடைச்சு ஒரு இரண்டு மூணு மாசம் ஆச்சு அஹ் சரி சரி எனக்கும் வேலை கிடைச்சு ஒரு வருஷம் கிட்ட ஆச்சு அப்புறம் முன்னாடி மாதிரி எல்லாம் வந்துன்னா நிறைய பேர் படிச்சிருக்க மாட்டாங்க அவங்களுக்கு வந்து ஆஹ் கொஞ்சம் படிச்சாலே அவங்களுக்கு வந்து easy யா எல்லா வேலையும் கிடைச்சுரும் அதே மாதிரி police வேலையெல்லாம் முன்னாடி பத்தாங் class படிச்சாலே அவங்களை வந்து எடுத்துருவாங்க அதுக்கப்புறம் வந்து ஆஹ் என்ன இதுன்னாலும் எந்தத் துறையிலனாலுமே கொஞ்சம் பேருதான் அதுக்கு அந்த வேலைக்குன்னே சேருவங்க ஆஹ் மிச்சம் அந்த போ~ பெண்கள் எல்லாம் வேலைக்கு வந்து விட மாட்டாங்க வீட்டுல படிக்க வைக்கவே நிறைய பேரை அனுப்ப மாட்டாங்க அதனால வந்து வேலை எல்லாருக்கும் வந்து முன்னாடி உள்ள ஆட்களுக்கெல்லாம் easy ஆ வேலை கிடைச்சுட்டு இருந்தது ஆனா இப்ப உள்ள கால கட்டத்துல வந்து எ~ எவ்வளவு படிச்சிருந்தாலும் அவங்க வந்து ஒரு வேலைக்கு போவேன் அப்படியே அப்படீன்னு இருப்பாங்க அதனால அந்த சூழ்நிலையில வந்து இப்ப வந்து எல்லாரும் வந்து போட்டி மாதிரி வந்துட்டு இந்த வேலைக்கு இவ்வளவு பேரு போட்டி போடுறாங்க அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துட்டு எந்த போட்டித் தேர்வுகளா இருந்தாலும் சரி அதுக்கு வந்து ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அந்த மாதிரி apply நிறைய பேரு அந்த பதிவு பண்ணதுனால யாருக்குமே அது வந்து அந்த வேலை வந்து கிடைக்கல ஒரு சில பேருக்குதான் வேலைன்றது கிடைக்குது ஆமா ரொம்ப competition இப்பல்லாம் வந்து இப்ப வந்து ரெண்டாயிரம் post போட்டாங்கன்னா அதுக்கே வந்து அரை லட்சக்கணக்குல apply பண்றாங்க ஆனா வந்து அவன் வந்து பாதியும் வந்து லஞ்சம் குடுத்து எடுக்குறாங்க அப்புறம் பாதி வந்து merit ல கிடைக்குது அந்த மாதிரிதான் வேலை கிடைக்குது இப்பெல்லாம்

யாருமே வேலைக்கு எல்லாம் அனுப்ப மாட்டாங்க அதுவும் இல்லாம அஞ்சாங் class அந்த மாதிரி அந்த stage லயே அவங்களை வந்து அவங்களை வந்து

ஒரு சில பேர் வந்து விவசாயம் பார்க்கிறது அந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ வந்து எல்லா பொண்ணுங்களுமே கல்யாணம் ஆன பிறகும் கூட அவங்க வந்து ஒரு வேலைக்கு போறாங்க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 அந்த சட்ட திட்டங்கள் எல்லாம் நடந்துட்டுதான் இருக்கு வேலைக்கு போகக் கூடாது பெண்கள்னாலே வீட்டில உள்ள வேலை எல்லாம் செய்யணும் அந்த மாதிரி ஒரு சூழல்ல உருவாகிட்டு இருக்கு இனியும் நிறைய

அஹ் படிச்சதுக்குன்னு ஒரு வேலை கிடைக்கலைன்னு சொல்லி அவங்க ஏதோ ஒரு வேலைக்கு போறாங்க அதுக்கு வந்து சம்பளம் குறைவாதான் இருக்கும் இருந்தாலும் அவங்க வந்து அவங்களோட வாழ்க்கை ஓட்டணுமே அவங்க குடும்ப செலவை பார்க்கணுமேன்னு சொல்லி அவங்களோட தேவைக்காண்டி வந்து போறாங்க வேலைக்குன்னு அஹ் ஒரு சில பேருதான் அவங்களுக்கு புடிச்ச மாதிரி ஒரு வேலை கிடைச்சு அவங்க நல்லபடியா settle ஆகி ஒரு நல்ல company ல இருக்காங்க அவங்களுக்கு பிடிச்ச வேலை அப்படின்னு சொல்லலாம் மிச்சம் நம்ம இடத்துல பாதி பேர் வந்து அவங்களும் வேலைக்குன்னு சொல்லும் போது அவங்களுக்கு பிடிச்ச வேலை போகலை அது சும்மா வீட்டுல சொல்றாங்களே எல்லாருமே வேலைக்கு போகணும்னு ஒரு கட்டாய சூழ்நிலையில நிறைய பேர் போறாங்க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

அஹ் இளைஞர்களுக்கு வேலையில வாய்ப்பு உருவாக்கி அவங்க வாழ்வாதாரத்தை வந்து மேம்படாததுக்கு அவங்க பொருளாதாரம் ரொம்ப அவசியமா இருக்கு அதனால நிறைய வேலைவாய்ப்பு உருவாக்கணும் அந்த மாதிரி எல்லாம் நிறைய அறிக்கை எல்லாம் கொடுத்திருவாங்க ஆமா அதே மாதிரி முன்னாடி எல்லாம் போட்டி தேர்வுக்கும் கூட கொஞ்ச பேருதான் apply பண்ணுவாங்க அஹ் முடிச்சதும் படிக்கவங்க கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க அவங்க வந்து அஹ் விண்ணப்பிச்சி அதுல வந்து கொஞ்சம் பேர் எழுதினாலும் அதுல வந்து பாதி பேர் select ஆயிருவாங்க ஆனா இப்ப உள்ள கால கட்டத்துல பாத்தீங்கன்னா ஆஹ் இப்ப ஒரு exam க்கே நிறைய பேர் apply பண்றாங்க இப்போ ஒரு கொஞ்சம் காலி பணியிடங்கள்ன்னு போடுறாங்கன்னா அவங்க ஆள் எடுக்குறதும் குறைவாதான் இருக்குது இன்னும் நிறைய பேர் வந்து அஹ் நிறைய பேர் வந்து அந்த முடிவு தேர்வு முடிவுக்காண்டி காத்துட்டு இருப்பாங்க அந்த நேரம் வந்து பார்த்தீங்கன்னா த~ அவுங்க சொல் ~அந்த தேர்வு முடிவு வந்து வெளிவிடவே மாட்டாங்க அஹ் TNPSC exam கூட இன்னும் தேர்வு முடிவு வந்த மாதிரி இல்லை அந்த தேர்வு முடிவு வர்றதுக்கு முன்னாடியே பாதி பேரை வந்து அந்த வேலைக்கு வந்து எடுக்குறாங்க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

rules எல்லாம் போடுறாங்க அதிலேயுமே நிறைய பேரு வந்து ஒண்ணு இரண்டு mark ல வந்து தோத்துப் போய் ஆஹ் ரொம்ப மன வருத்தப்பட்டு வீட்டுல தூக்கு போடுறது இனி யார்கிட்டயும் பேசாம இருக்கறது

pass ஆகுமோ அந்த மாதிரி எல்லாம் தோணும் நிறைய பேர் வந்து அந்த துறை கிடைக்கலேன்னா வேற துறைக்கு படிப்போம் அந்த மாதிரி பிள்ளைங்க யோசிக்க மாட்டாங்க இவ்வளவு வருஷம் எழுதி கிடைக்கலையே அந்த ஒரு ஏக்கத்திலேயே அவங்க ஏதாவது பண்ணுவாங்க அதுக்கப்புறமா ஒவ்வொரு அஹ் exam மும் அப்படித்தான் எல்லாமே அவங்க எதிர்பார்த்த முடிவா இருக்காது ஆஹ் கிடைக்கும் வேலை கிடைக்கும்னு நம்பி இருப்பாங்க ஆனா அவங்களுக்கு அந்த வேலை கிடைக்கலைன்னு சொன்ன உடனே ரொம்ப மன வருத்தத்திலே இருப்பாங்க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

இப்ப எல்லாருக்குமே போட்டி தேர்வு எல்லாம் வைக்கிறாங்க அது மூலமா தேர்ந்தெடுக்கிறாங்க முன்னாடி காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து படிச்ச உடனே வீட்ல order வந்துடும் வேலை வாய்ப்புக்கான order ஆனா இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா போட்டித் தேர்வு மூலமா தான் வந்து தகுதியானவர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க ஆனா அதுலயுமே நிறைய ஊழல் எல்லாம் நடக்குது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 அவங்க வந்து அவங்க வேலையிலேயே correct ஆ இருக்க மாட்டாங்க அவங்க வந்து அவங்க நினைச்சா அரசாங்கம்னாலே நம்ம நினைச்ச மாதிரி இருக்கலாம்ல நம்ம நினைச்ச மாதிரி leave எடுக்கலாம் அந்த மாதிரி ஒரு நிறைய opportunities இருக்கனால அஹ் நிறைய பேர் வந்து இப்ப government வேலைக்கு வந்து போறதுக்கு ரொம்ப ஆசைப்படுறாங்க ஆஹ் post office வேலையா இருந்தாலும் சரி இனி ஒரு ration கடை வேலையா இருந்தாலும் சரி அந்த வேலையே நமக்கு கிடைச்சிறாதா

அந்த மாதிரி சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க இன்னும் நமக்கு வீட்டுல இருந்தே வேலை செய்யலாம் அந்த மாதிரி எல்லாம் இப்ப நிறைய பேரு நிறைய அஹ் யூடுபேல கூட நிறைய video எல்லாம் அனுப்பிட்டு இருக்காங்க வீட்டுல இருந்தே வேலை செய்யலாம் கைத்தொழில் சுயதொழில் மாதிரி செய்யலாம் இனியும் drawing எல்லாம் பண்ணலாம் அப்படி நிறைய பேரு அஹ் பொய்யாவும் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் அதுல ஒரு சில வந்து ஒரு சிலது வந்து பார்க்கும் போது உண்மையாவும் இருக்கும் நம்மளும் வீட்டுல இருந்தே நிறைய வேலை நிறைய பேர் வந்து முன்னாடி எல்லாம் ஆஹ் நம்ம பாட்டி தாத்தா அந்த காலத்துல உள்ளவங்க எல்லாம் வீட்டுல இருந்து பீடி சுத்துவாங்க அதுக்கப்புறமா அஹ் சவரி தும்பு எடுக்கிறது அந்த மாதிரி நிறைய வேலை எல்லாம் முன்னாடி உள்ள காலத்துல இருந்துச்சு ஆனா இப்ப வந்து வீட்டுல வந்து யாரும் வீட்டுல சமையல் செய்யறதே எல்லாரும் ரொம்ப கஷ்டம்னுதான் நினைக்கிறாங்க அதனால வீட்டுல வந்து யாருமே பெருசா வேலை செய்யறது இல்ல எல்லாருமே ஆஹ் வெளிய அதாவது ஒரு நல்ல company க்கு போகணும் நம்ம படிச்சதுக்குன்னு வேலைக்கு போனோம் அந்த மாதிரிதான் நிறைய பேர் தேடித்தேடி கடைசி வரை அவங்க நினைச்ச வேலை கிடைக்காம இருக்க சூழ்நிலையிலதான் வேற வேலை தேடி போவாங்க அது வரைக்கும் அவங்க எதிர்பார்க்கக் கூடிய வேலையை முயற்சி பண்ணி தேடிட்டே இருப்பாங்க ஆமா இப்ப வந்து நிறைய போட்டித் தேர்வுகள் எல்லாம் வந்ததனால வந்து நிறைய ஊழல் எல்லாம் வந்ததனால வந்து நிறைய exam ம cancel பண்ணிட்டாங்க அந்த மாதிரி எல்லாம் அப்ப ந~ நல்லா படிச்சு எழுதினவங்களுக்கு எல்லாம் அது ஒரு பெரிய ஏமாற்றமாகவே இருக்கும்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

ஆமா அதே மாதிரி இப்போவும் ஆஹ் சில பசங்க என்னன்னா வீட்டிலே வந்து படிக்க வைக்க சூழ்நிலை இருக்காது அப்போ வந்து அவங்க வந்து அஹ் catering எல்லாம் போயி அவங்களுக்கும் வந்து காச வச்சு அதுல வந்து நிறைய பேர் படிப்பாங்க இனி அவங்க சொந்தமா வேற ஏதாவது வேலைக்கு போயி அந்த college முடிஞ்சு semester leave எல்லாம் வரும்போது அதுல வேலைக்கு போயி அந்த சம்பளத்தை வச்சு படிக்கிறவங்களும் இருக்காங்க ஆனா ஒரு சில இடத்துல பாக்கப்போனா நாங்க படிக்க வைக்கிறோம்ன்னு சொன்னாலும் அந்த பசங்க வந்து படிக்க மாட்டேன் இல்லை நான் அங்க போவேன் cinema நடிக்க போவேன் அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இப்போ அஹ் நிறைய படத்துல எல்லாம் கூட இந்த வேலையில்லா பட்டதாரி அந்த மாதிரி எல்லாம் ஆஹ் படத்துல கூட நிறைய ஆஹ் விழிப்புணர்வு மாதிரி நிறைய எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க engineer எல்லாம் சேர்ந்து ஒரு கட்டடம் கட்டுற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் இப்பவும் ஆஹ் எங்க பார்த்தாலும் engineer வந்து engineering படிச்ச பிள்ளைகள் வந்து நிறைய இருக்காங்க ஆனா அவங்களுக்கு அவங்க அவங்களுக்கு ஏத்த வேலை வந்து நிறைய பேருக்கு கிடைக்கலை கிடைக்காம அவங்களை எல்லாம் கொத்து வேலைக்கு போறது

அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப ஒரு சில பேருதான் வெளிநாட்டுல அந்த மாதிரி இருக்காங்க நம்ம கூட படிச்ச பிள்ளைங்களை எடுத்துக்கிட்டாலே கொஞ்சம் பேரு தான் சென்னையில அஹ் கோயம்புத்தூர் அந்த மாதிரி எல்லாம் போய் வேலை பாக்குறாங்க பாதிபேரு MA படிச்சுட்டு இருக்காங்க இன்னும் ஒரு சில பேர் வந்து coaching class அந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்காங்க இப்படி ஒவ்வொரு ஆளும் அவங்க வந்து அவங்க எதிர்பார்க்கிற இது நடக்கலன்னு சொல்லி அவங்களும் தனியா ஒரு ஆஹ் வேற பிள்ளைங்களை பார்த்து அஹ் coaching class போலாம் இல்லை இது படிக்கலாம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலேதான் இருக்காங்க யாருமே யாருக்குமே அவங்க நினைச்ச company வேலை கிடக்கிறதும் இல்லை அப்படியே கிடைச்சாலும் அது வந்து ரொம்ப நாளா அவங்களுக்கு நிலைச்சு நிக்க நிக்கவே இல்லை கொஞ்ச நாள்தான் அந்த வேலையை பாக்க முடியும் அப்படியெல்லாம் இருக்கு ஆமா இப்போ பொண்ணுங்க எல்லாம் வந்து ரொம்ப தைரியமா வேலை பாக்குறாங்க இப்போ வந்து bar இந்த bar girl இந்த மாதிரி எல்லாம் நிறைய பேரு பொண்ணுங்க வந்து ரொம்ப தைரியமா வெளிநாட்டுல எல்லாம் போய் வேலை பாக்குறாங்க அப்புறம் nurse வேலைகள் எல்லாம் நிறைய பேர் வந்து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 சிலவங்க வந்து கொஞ்ச நாள்ல அந்த வேலையை வந்து கத்துக்கிடுவாங்க ஆஹ் சில பேர் வந்து எவ்வளவு நேரம் ஆனாலும் அந்த வேலையை வந்து கத்துக்க முடியாது அவங்களுக்கு வந்து இன்னும் நல்லா சொல்லிக் கொடுக்கணும் அப்பதான் அந்த வேலை வந்து தெரியும் அந்த மாதிரி இருப்பாங்க அதுக்கப்புறமா ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்ன சொல்றதுக்கு அவங்களுக்கு வந்து எந்த வேலையும் நமக்கு eas~ சுலபமா செஞ்சிடலாம் அந்த மாதிரி ஒரு mindset ல இருப்பாங்க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

auto ஓட்டுறது ஆஹ் விமானம் ஓட்டுறது இன்னும் அவங்க வந்து அஹ் ஆண்களுக்கு நிகரா எல்லாத்துலயுமே எல்லா துறையிலும் சாதிச்சுட்டே இருக்காங்க இப்ப சின்ன பிள்ளைங்களுமே ஒரு பிள்ளைங்க வந்து நம்ம ஆஹ் LKG விடும்போதே அந்த பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு அந்த பிள்ளைங்களுக்குள்ள ஒரு ஆர்வத்தையும் நீ ப~ பெரிய ஆளா படிச்சு collector ஆ வரணும் அந்த மாதிரியெல்லாம் பெற்றோர்கள் வந்து இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு ஆசையை காட்டி வளர்த்துட்டு இருக்காங்க ஆமா இப்ப நம்மளும் படிச்சு முடிச்சவுடனே சின்ன வயசுல நான் வந்து collector ஆவேன் அந்த மாரி எல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனா அதுக்குள்ள வழிகாட்டுதல் வந்து அவங்களுக்கு தெரியாம இருந்துச்சு ஆனா இப்ப எல்லாம் அப்படி இல்லை இப்ப வந்து நம்ம வந்து நிறைய exam மூலமா வந்து நிறைய பேர் வந்து தேர்ச்சி பெற்று அந்த மாதிரி அஹ் collector அந்த மாதிரி எல்லாம் சுலபமா ஆக முடியுது ஆனா வந்து என்னன்னா இப்ப வந்து படிக்கிறவங்க வந்து நிறைய பேர் வந்து சரி நமக்கு degree வாங்கியாச்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இப்ப வேலைக்குப் போகனும் அந்த மாதிரி எல்லாம் யோசிக்காம நிறைய பேர் வந்து இந்த government job க்காக வந்து படிக்கிறாங்க இங்க படிச்சுட்டு வந்து நிறைய பேர் வந்து அந்த மாதிரி government job ல வந்து ஏறிர்றாங்க அங்க வந்துஅவங்களும் நிறைய benefit எல்லாம் கிடைக்குது ஆஹ் government job னால அவங்களுக்கு வந்து car driver bungalow அது மாதிரி பெரிய பெரிய position ல இருக்கறவங்களுக்கு எல்லாம் பெ~ நல்ல வசதி எல்லாம் இருக்கு அவுங்களுக்கு போக்குவரத்துக்கு எல்லாத்துக்குமே செலவு பண்ணதுக்கு எல்லாம் அஹ் அரசாங்கம் நிறைய வந்து உதவி செய்யுது அதே மாதிரி முன்னாடி எல்லாம் அவங்க பெற்றோர்களும் வந்து பிள்ளைகளை கவனிக்கிறதுக்கு வந்து அவங்கதான் கவனிப்பாங்க எல்லா வேலையும் செய்வாங்க வீட்டுல உள்ள வேலை எல்லாம் செய்வாங்க ஆனா இப்ப வந்து ஒரு குடும்பத்தில ரெண்டு பேருமே வேலைக்கு போறனால அந்த பிள்ளைங்களை வந்து கவனிக்க கூட ஆள் இல்லாம அதுக்குன்னு தனியா ஆள் வச்சிருப்பாங்க ஏனா அவுங்களுக்கு வந்து அஹ் காலையில நேரம் இருக்காது அவங்க வேலையை பார்க்கிறதும் correct ஆன நேரம் இருக்கும் அதனால அதுக்குன்னு தனியா ஆள் வச்சிருப்பாங்க ஆஹ் அதனாலயே பிள்ளைங்க வந்து பிள்ளைங்களோட mind வந்து வேற மாதிரி ஆயிடும் நம்ம கூட அம்மா அம்மா கொஞ்ச நேரம் ஒதுக்க மாட்டேங்குறாங்க ~ங்களே நம்ம கூட விளையாட மாட்டாங்களே அந்த மாதிரி எல்லாம் பிள்ளைங்களுக்கு தோணும் அதனால அவங்க வந்து என்ன நினைப்பாங்கன்னா ஆஹ் ரொம்ப வந்து நம்ம கூட யாருமே பேச மாட்டேங்கிறாங்க அந்த மாதிரி பிள்ளைங்க வந்து ஒரு தனியா போற மாதிரியும் ஒரு அஹ் சூழ்நிலை உருவாகும் இன்னும் ஒரு சில பிள்ளைங்க வந்து சின்ன வயசுல வந்து நல்லா ஆசைஆசையா ஆஹ் ஒரு ambition வந்து வச்சிருப்பாங்க நம்ம எப்படி ஆக்கணும் அப்படின்னு ஆனா வளர்ந்த அப்புறம் வந்து அந்த பிள்ளைங்க வந்து அப்படி total ஆ change ஆயிருவாங்க நம்ம வந்து எதுக்கு இப்படி இருக்கணும் நம்ம வந்து புதுசா வேற ஏதாவது வளர்ந்த அப்புறம் அவுங்க சிந்தனை எல்லாம் வேற மாதிரி இருக்கும் அவங்க mind ம் வேற மாதிரி தோணும் அவங்க வந்து அஹ் சிலவங்க அதை நினைச்சாலும் அந்த நேரமும் அப்படி நினைச்சாலும் அவங்களுக்கு வந்து அவங்க நெனச்ச மாதிரி நடக்காது அவங்க ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வேலை வந்து கிடைக்காது அதனால வேற வழியை தேடி போவாங்க ஆமா இப்ப எல்லாரும் வந்து இந்த entertainment அந்த மாதிரிதான் நிறைய வந்து நிறைய இளைஞர்கள் வந்து போறாங்க ஆரம்ப காலத்தை நல்லா படிச்சுட்டு இருப்பாங்க அடுத்தது அவங்களுக்கு வேலை கிடைக்காத உடனே உடனே அஹ் அப்படி இறங்கிருவாங்க அவங்க வந்து friends கூட சுத்துறது அடுத்தது வந்து அந்த மாதிரி படம் காட்டுறது இந்த மாதிரி எல்லாம் நிறைய பண்ணி அவங்க வந்து சின்ன வயசுலயே வந்து அவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய time ல வந்து நல்லா விளையாடிருவாங்க அதனால அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு இல்லாம அப்படியே அவங்க வந்து கடைசியில ஏதாவது கொத்து வேலை அந்த மாதிரி போயிடுவாங்க இப்ப எல்லாருமே அப்படித்தான் கொத்த வேலைக்குத்தான் most ஆ நடந்துட்டு போறாங்க அதே மாதிரி வெளிமாநிலத்திலயும் பாத்தீங்கன்னா இந்திக்கார பசங்க எல்லாம் இங்கதான் முக்காவாசி எல்லாரும் வேலை செய்யறாங்க எந்த வேலையில நம்ம பார்க்க போனாலும் அங்க வந்து ஒரு வட~ வடமாநில தொழிலாளியாவே இருப்பாரு அதனால இப்ப வந்து இங்க உள்ள நம்ம ஆட்களுக்கு வந்து வேலை வந்து நிறைய கிடைக்காம இருக்குது நிறைய பேர் வந்து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 வேலையில்லா திண்டாட்டமோ ஒரு நிலைமை வந்திடுமே அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டு இருக்காங்க ஆனா வடமாநில தொழிலாளர்களுக்கு வந்து எவ்வளவு சம்பளம் கொடுத்தாலும் அவங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை அவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட

ஆமா இப்ப ஹிந்தி வந்து எல்லாரும் வந்து ஒரு மொழி ஆக்கணும் தேசிய மொழி அதனால வந்து எல்லாருமே ஹிந்தி தெரிஞ்சிருக்கணும் அந்த மாதிரி ஆனா அந்த மாதிரி தொடங்கி இருக்கணும் அஹ் வளங்களில் மண் வளம் மிக முக்கியமான வளமாக கருதப்படுகிறது இந்திய நாட்டின் பரப்பளவு கொண்ட மற்ற நாடுகளைக் காட்டிலும் இந்தியாவில் வேறுபட்ட இயற்கை சூழல் அதிக எண்ணிக்கையிலான மண் வகைகளும் காரணமாக உள்ளன வளமான மண் வகைகள் வேளாண்மையை ஊக்கப்படுத்துவதன் மூலம் அதிக உள்ளது மண் என்பது கனிமகிளை கூட்டுப்பொருள் மத்திய தாவரங்கள் விலங்கின பொருட்கள் காற்று அல்லது வீர் அஹ் ஆகியவற்றை உள்ளடக்கிது இது புவியின் மேற்பரப்பில் புவியின் மேற்பரப்பு மற்றும் மண்படிப்புகள் மூன்றாவதா பிரிக்கிறது பல்வேறு காலங்களில் பாறைக்கு சுத்த விட்டதால் மண் உருவாகிறது சில மண் வகைகள் இது தேய்வதால் காரின்ங்கள் அரிக்கப்பட்டு பின் படிய வைக்கப்பட்டு உருவாகிறது மண் இடத்துக்கு இடம் வேறுபடும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு இந்திய வேளான் ஆராய்ச்சி கழகம் இந்தியாவில் வண்டல் மண் காணப்படும் மண் முறைகள் எட்டு பிரிக்கப்பட்டுள்ளது அஹ் வண்டல் மண் கரிசல் மண் செம்மண் சரள மண் காடம் காடு மற்றும் மலை மண் சுரண்டை பாண்டியம்மன் உப்பு மற்றும் காரணமும் களிமண் சதுப்பு நில மண் okay வண்டல் மண் வெளிர் நிறமுடைய மணற்பாங்கான மண் பாகு சுண்ணாம்பு மற்றும் களிமண் பாங்கான படிவுகள் அடர் நெறம் உடையது அடர் நெறம் உடையது சிற்றோட்டம் சிற்றருடைய ஆறுகளின் வேகம் குறையும் பொழுது படிய வைப்பதினால் உருவாகிறது அ potassium phosphorin அமிலம் சுண்ணாம்பு கார்பன் கலவை அதிகமாக காணப்படுகின்றன nitrogen குறைவாக உள்ளது வண்டல் மண் முடி களிமண் போன்ற பல கலவைகளுடன் மண் அடுக்கு காணப்படுகிறது

மண் அரிப்பு தாள் நீரோட்டம் மண்ணரிப்பு நீர் பள்ள மண் அரிப்பு பள்ளத்தாக்கு மண் அரிப்பு மண் சீரழிவு மண்நீர் தேங்குதல் முகர்ப்பம்பெற்ற காரத்தன்மை உப்புப்படிய அடியாகிய என்னவாகும் அஹ் காடுகள் உருவாக்கும் ஆணைகள் மற்றும் குறுக்கணைகள் மகாகாட்டுதல் கட்டுதல் அதிக மேய்ச்சலை தடுத்தல் மேம்பட்ட பயிர் சாகுபடி விதைகளைப் பின்பற்றுதல் சமவீரமுள்ளுதல் அஹ் பை சுழற்சி முறை கரைதல் காட்டுதல் படிக்கட்டு வேளாண்மை பட்டை பயிருடன் அதில் காட்டுறது திசையில் மரங்கள் நடல் நீ நினைத்த நினைத்த வேளாண் நுட்பத்தை மண் வேளாண்மைக்கு உகந்த பாதுகாப்பு முறையிலே பின்பற்றுதல் உம் வேளாண்மை பயிர்களுக்கு இயற்கை முறையில் நீரைக் கொண்டு செல்லும் வரை நீர்ப்பாசனம் என்று அழைக்கப்படுகிறது இங்க அதிக வெப்பத்தை சீரற்ற பருவ கால ம~ மழைப்பொழிவை கொண்டிருப்பதால் வறண்டன காலங்களில் வே~ வேளாண்மை பண்ருட்டிக்கு மேற்கொள்ள அஹ் நீர்ப்பாசனம் அத்தியாவசியமான ஒன்றாக உள்ளது இனத்தோற்றம் மண் மழைப்பொழிவு நிலநீர் நிலத்தடி நீர் இருப்பு ஆகியவற்றின் இயல்பு மற்றும் ஆறு வற்றாத ஆறு பயிர்களின்

மிகுந்த பலமன்~ பலமான மனம் வற்றாத நீர் நிலங்கள் அதிக நீர் பிடிப்பு கொண்ட பகுதி இன்றி கால்வாய் பாசனம் முக்கிய ஆதாரமாக உள்ளது கால்வாய் பாசனத்தை இரண்டு வகைகளாக பிரிக்கட்டு வெள்ளப்பெருக்கு கால்வாய் இவ்வகை கால்வாய் நேரடியாக எவ்வித தடுப்பணைகள் இன்றி தண்ணீர் கால்வாயின் மூலம் எடுக்கப்படுகிறது இவ்வகை இது கால்வாய் வெள்ளக்காடுகளில் தண்ணீரை தண்ணீரை நீர் மழைக்காலங்கள்ல அஹ் மழைக்காலங்களில் மட்டுமே பயன்படுத்தப்பட்டதாகவும் இவ்வகை கால்வாய்கள் வற்றாத நதிகள் குறுக்கே அணையில் கட்டி நீரின் போக்கை சீர்படுத்தி பயன்படுத்திக் கொண்டு வருதல் ஆகும் கால்வாய் பாசனத்திலே அறுவது செய்து வட இந்திய பெருசமவதி காணப்படுகின்றது கிணறு என்பது பூமியின் செங்குத்தாக தொட்டப்பட்ட பள்ளம் அல்லது ஆழ்துளை நிலத்தடி நீர் நிலத்தடி நீரை புவியும் மேற்பரப்பில் கொண்டு வருதல் ஆகும் நம் நாட்டின் மலிவான மற்றும் நம்பகமான நீர் பார்த்த பரப்பான ஆதாரமாக உள்ளது அதற்க்கு குறுவான பகுதிகளில் கால்வாய் மற்றும் நீர் பாசனம் இல்லாத பகுதிகளில் கிணற்று நீர் பாசனம் ஆகியவற்றை அவசியம் ஆகிறது கிணறு இரண்டு திறந்தவெளி ஆழ்துளை திறந்தவெளி நல்ல தண்ணீர் வந்து திறந்த வெளி கிணறு நிலத்தடி நீர் அப்போதும் அளவிற்கு இருக்கும் பகுதிகளில் இருப்பதை பாசனம் காணப்படுகிறது இப்பாசனம் கங்கை சமவெளி மகாநதி கோதாவரி கிருஷ்ணா காவேரி நர்மதி மற்றும் தம்பதி ஆற்றுப்பள்ளத்தாக்கு பகுதி காணப்படுகிறது ஆழ்துளை கிணற்று பாசனம் நிலத்தடி நீர் மட்டம் குறைவாக உள்ள பகுதியில் மின் வகைகள் மின் பாறைகள் கொண்ட பகுதி மேற்கொள்ளப்படுகிறது குஜராத் மகாராஷ்டிரா மஹாராஷ்டிரா மற்றும் தமிழ்நாடு இப்பாசனம் அதிக அளவில் காணப்படுகிறது ஏரி இன்று புவியின் மேற்ப்பரப்பில் இயற்கையாக அல்லது நீர் இய~ நீர் இயற்கையாவோ அல்லது மனிதனால உருவாக்கப்பட்ட ஒரு தாழ்வான நீர் தேங்கும் பகுதியாகும் இதை அவற்றின் குறுக்கே ஏற்படுத்தப்பட்டது ஏரியை சுற்றிலும் கரைகள் தாக்கப்படுகிறது இங்கு நீரை சேகரித்து வேளாண் மற்றும் எதிரணி தேவைகளுக்கு பழமையான பாசன முறையாக இருக்கு இப்பாசனம் வரும் ஏரிகள் மற்றும் குளங்களை உள்ளடக்கியது தீபகற்ப இந்தியாவின் ஏரி பாசனம் அஹ் முக்கியமாக இது சிறந்த விளங்க சிறந்து இது விளங்க கீழ்கண்ட காணி முக்கியமான வ~ வகையிலே கடினமான பாறைகள் தோற்றமுள்ள பகுதிகளில் கால்வாய் மற்றும் கிணறுகள் தோண்டுவதற்கு எண்ணமாக உள்ளது இயற்கை வகையான உருவான பள்ளங்கள் நீர் திருப்பியும் காணப்படுகிறது இப்பகுதி வற்றாத ஆறுகள் இல்லாமையே நீர் காப்பு பாறைகள் நீர் பாச கசிவு ஏற்படாது குறைவான மக்கள் தொகை பரவலும் குறைவான ஏல நிலத்திலும் உள்ளது இந்தியாவில் நேர் பல நீர் வியாபாரம் நீ~ நவீன நீர்ப்பாசன முறைகள் அஹ் பயன்படுத்தி உள்ளனர் உம் அவற்றில் சொட்டு நீர் பாசனம் தடுப்பு நீர் பாசனம் வரை மைய சூழல் நீர் பாசனம் சொட்டு நீர் பாசனம் வந்து இவ்வகையான நீர்ப்பாசனம் இஸ்ரேல் நாட்டுல அறிமுகப்படுத்தப்பட்டது நீரானது குழாய்களில் உள்ள துவாரங்கள் வழியாக மழை நீரானது குழாய்~ குழாய்களில் உள்ள துவாரங்கள் வழியாக நீர் பாசனத்தின் மூலம் சுமார் எழுபது சதவீதம் நீர் சேமிக்கப்படுகிறது மிகவும் எளிமையான சுலபமான நீர்ப்பாசன முறையாகும் இந்த நீர்ப்பாசம் இம்முறையில் குழாய் வெச்சு போடப்பட்ட நுண் துரைகள் வழியாக பயிர்களுக்கு நீர் பாய்ச்சப்படுகிறது பாசனத்துக்கு சமன~ சமனற்ற நீர் பாசனத்திற்கு நீரானது இக்குறுகிய குழாய் மூலமாக வேகமாக செலுத்தப்படுகிறது நாலு metre உயரம் வரை உள்ள பயிர் வகைகள் மூலம் நீர் பாசனம் செய்யப்படலாம் கரும்பு மற்றும் சோளம் கரும்பு மற்றும் சோளப் பயிர்களுக்கு மட்ட சக்கர நீர் பாசனம் என்றும் அழைக்கப்படுகிறது உபகரணத்தின் மையப்பகுதி கருவி சுழன்று அவற்றை சுற்றியுள்ள பயிர்களின் நீர் பாசனத்தை தருக்கிறது இது ஒரு அறிவியல் முறையில் ஆனா நீர்வள மேலாண்மை திட்டமாகும் அவற்றின் குறுக்கே பல்வேறு நோக்கங்களுக்காக அணைகளை கட்டுவதால் இதை பல்நோக்கு ஆற்று பள்ளத்தாக்கு திட்டங்கள் என்றால் நீர்ப்பாசன நீர்மின் உற்பத்தி குடிநீர் மற்றும் தொழிற்சாலை நீர் வழங்குவதில் வெள்ளத்தடுப்பு

எழுதின குறைந்த அளவு நீரில் அதிக வாக்கு செலுத்துவதற்கு தண்ணீரை பயன்படுத்திய திட்டம் வேளாண்மை என்பது குறிப்பிடத்தக்க அஹ் பயிர்கள் கால்நடைகளை வளர்த்து மக்களுக்கு கால்நடை தீவனத்தை மன்னார் தேவையான இதர பொருட்களை வழங்குதல் அவற்றில் பல சில முக்கியமான நிலப்பரப்பு கால்நடை மண் அமைப்பு சார்ந்த mechanical வேளாண்மை நிலத்தின் அளவு நில உரி~ உரிமை மற்றும் சீர்திருத்தம் அஹ் மற்றும் நில சீர்திருத்தம் உட்கட்டமைப்பு காரணிகள் நீர்ப்பாசன மின்சாரம் போக்குவரத்து வரவு சந்தை காப்பீடு மற்றும் சேமிப்பு வசதிகள் வீரிய விதைகள் ரசாயன உரங்கள் பூச்சிக்கொல்லி மற்றும் இயந்திரங்கள் தாமோதர பள்ளத்தாக்கு தாமோதர் மேற்குவங்காள ஜாரிகண்ட் பத்ரானங்கள் திட்டம் உலகின் மிகப் பெரிய புவியீர்ப்பு ஆணை மஞ்சள் மாரியான ராஜஸ்தான் ராகுல் திட்டம் மகாநதி ஒடிசா மகோஸி திட்டம் மகோஸி பீகார் மற்றும் நேபாள் அஹ் துங்க பத்ரா திட்டம் துங்க பத்ரா ஆந்திர பிரதேசம் கர்நாடகா தெகிரி அணி பாக்யராதி உத்தரகண்ட் சாம்~ சம்பல் பள்ளத்தாக்கு சாம்பல் ராஜஸ்தான் மத்தியப்பிரதேச நாகார்ஜூனா சாகர் திட்டம் கிருஷ்ணா ஆந்திர பிரதேசம் சர்தார் சரவர் திட்டம் அனுமதே மத்திய பிரதேசம் ம~ மகாராஷ்டிரா ராஜஸ்தான் சர்தார் இந்திரா காந்தி கால்வாய் திட்டம் பஞ்சாப் ஹரியானா மேட்டூர் கா~ காவேரி தமிழ்நாடு அஹ் இந்தியாவில் கணிசமான மிக கணிசமான அளவு கணிசமான அளவு விவசாய தண்ணீர் மேலாண்மை முறைய பின்பற்றுகிறார்கள்

உம் சந்தை விற்பனை செய்யப்படுகிறது உம் இங்கே அரிக்கப்பட்டாலும் கருப்பு எண்ணெய் வித்துக்கள் உம் பருத்தி சணல் மற்றும் புகையிலை ஆகியவை சிறிய அளவிலே இருக்கக்கூடிய பாரம்பரிய விவசாய முறையாக்குதல் குறைவான உற்பத்தியை அது அளிக்கிறது இத்தகை வேளாண்மை பழங்குடி இன மக்கள் அல்ல காடுகளில் ஒரு சிறிய பகுதிகளில் சாகுபடி செய்யப்படுது இரண்டு அல்லது மூன்று ஆண்டுகளுக்கு சாகுபடிக்கு பிறகு மண்ணின் வளம் குறைவதால் அவ்விடத்தை கைவிட்டு மக்கள் வேறு புதிய இடத்திற்கு செல்வது இவ்வாறாக இது தொடர்ச்சியாக நடைபெறும் சில உணவுப் பயிர்கள் காய்வகை காய் வகைகளும் பயிறுகளும் மனித உலக்கின் மூலம் பயிரிடப்படுகிறது இதை வெட்டுதல் மற்றது எரித்தல் திறமை என்று அழைக்கப்படுகிறது ஜிம் அஸ்ஸாம் பொன்னம் கேரளா போடு ஆந்திரப் பிரதேசம் மற்றும் ஒரிசா பீவார் உம் மத்யாபிரதே தீவார் மாஸ்தான் மத்தியபிரதேச பேண்டார் பீரர் மத்திய வீர வேளாண்மை எனப்படும் இயந்திரங்கள் மற்றும் பல்வேறு உற்பத்தி அதிகப்படுத்துவதால் சிறிய நிலத்தின் பூச்சிக்கொல்லிகள் களைகழிவுகள் ரசாயன உரங்கள் அதிகமாக பயன்படுத்தி அதிகபட்ச விளைச்சலை பெறுவது இதன் நோக்கமாகும் நீர்ப்பாசன வசதி இல்லாத வறண்ட நி~ நில பகுதியிலே இவ்வகை வேளாண் முறை பின்பற்றப்படுகிறது இந்த பகுதியில் பயிரிடப்பட்டு பயிர்கள் வைரஸை தாங்கக்கூடிய பாசன வசதி பயிரிடப்படும் பயிர்களுக்கு வேளாண்மைக்கு கீழ் பயிரிடப்படுகிறது இத்தகைய சூழ்நிலை விளைச்சல் பொதுவாக குறைவாக இருக்கும் பெரும்பாலான பகுதிகளில் ஓராண்டிற்கு ஒரு பயிர் மட்டுமே பெயரிடப்படுகிறது கலப்பு வேளாண்மை என்பது பயிரிடுவதற்கு கால்நடை வளர்ப்பு கோழி வளர்ப்பு மீன் வளர்ப்பு அஹ் தேனீ வளர்ப்பு போன்றவற்றை உள்ளடக்கியதாகும் விவசாயிகள் பல தேவைகளை இது பூர்த்தி செய்கிறது வேளாண் முறைய வந்து முறையே விலை இயற்கை வகை சரிவு அமைப்பை கொண்டவை மலைச்சரிவுகளில் இப்பகுதியில் அமைக்கப்படும் நிலம் நிலம் அஹ் தேவை நிலையான வேளாண் பகுதியைப் போலவே பயன்படுத்தப்படுகிறது எனவே தாமாக இந்தப் பகுதி குறைவாக உள்ள இடிப்பகுதியில் உள்ள படிக்கட்டு நிலங்கள் சிறிய சமமான ச~ நிலப்பகுதிகளாக ஒரு மலை சரிவுகள் உள்ள படிக்கட்டு முறை அமைப்பு அமைப்பை தருகிறது சாகுபடி முக்கியமான பயிர்கள் உணவுப் பயிர்கள் நெல்லு கோதுமை மக்காச்சோளம் தினை பிரிவு பருப்பு இன்னும் பிற வணிக பயிர்கள் வாணிப பயிர்கள் கரும்பு புகையிலை பருத்தி வித்துகள் தோட்டத்தில் இருந்து தேயிலை coffee rubber தோட்டக்கலை பயிர்கள் வந்து பழங்கள் மலர்கள் மற்றும் காய்கறிகள் அதிக மக்கள் தொகை காரணமாக இந்திய வேளாண்மை பெரும்பாலும் உணவுப் பொருட்கள் முக்கியத்துவம் அளிக்கிறது

நெல் இந்தியாவுக்கு கூர்மையான உலக அளவில் நெல் உற்பத்தி சீனாக்கு அடுத்தபடியாக இந்தியா இரண்டாம் இடத்தை வகிக்கிறது இருபத்தி நாலு degree celsius களிமண் மற்றும் வண்டல் மண் நெல் சாகுபடிக்கு ஏற்றது உம் நெல் பயிரிடு அதிகமான தேவி விதி நெல் மூன்று வகை முறை உயர் உள்ளுதல் சொல்லிடும் முறை நாற்று நடுதல் முறை உம்

அதிக விளைச்சல் TRS இருநூத்தி அஞ்சு ARS முன்னூத்தி ஆறும் நானூத்தி எண்பத்தி ஒரு காரணமாக பல பழமையான நெல் மலைகள் மறைந்து போயின மேற்கு வங்காளம் முதல் மாநிலம் உத்திரபிரதேசம் பஞ்சாப் தமிழ்நாடு பீகார் சத்தீஸ்கர் ஒரிசா ஆசாம் ஹரியானா ஆகிய மாநிலங்கள் ரெண்டாயிரத்து பதினாறு ஆண்டின் நிலவரப்படி முதல் பத்து இடங்கள் உள்ளன நெற்பயிருக்கு அடுத்த பெட்டியைப் போல இரண்டாவது முக்கிய உணவுப் பயிராக விளங்குவது கோதுமை நாட்டின் பயிர் சாகுபடி உம் இருபத்தி நாலு சதவீதம் மொத்தம் ஒண்ணா போயிரும் ஒரு உற்பத்தியிலே இருபது முப்பத்தி நாலு சதவீதம் கோதுமையை மறைக்கிறது விளைவிக்கும் பருவத்தில் இன்னும் பத்துல இருந்து பதினைந்து சதவீதம் பத்திலேருந்து தேவைப்படுகிறது சுமார் இருபத்தி அஞ்சு இது எண்பத்தி ஐந்து உற்பத்தி உத்திரபிரதேசம் பஞ்சாப் ஹரியானா ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் மற்றும் ஆகிய ஐந்து மாநிலம் கிடைக்கிறது மகாராஷ்டிரா குஜராத் இரண்டுக்கு அடுத்த ஒரு பங்கை அளிக்கிறது நமது நாட்டின் மூன்றாவது முக்கிய உணவுப்பயிர் சோளமாகும் இது ஆப்பிரிக்காவை கூறிய கொண்ட பயிர் ஆகும் இப்பயிர் நன்கு வளரக்கூடிய கார்போஹைட்ரேட் தாதுக்கள் மற்றும் வைட்டமின்கள் இணைந்து இல்லை இது பெரும்பாலும் ஏழை மக்களுக்கு மலிவான உணவாக அதை விளக்குகிறது நாட்டின் பல பகுதிகளில் கால்நடை தீவனமாக விளங்கிடும் தீபகற்ப இந்தியாவில் மகாராஷ்டிரா விலங்கு மகாராஷ்டிரா கர்நாடகா மத்திய பிரதேசம் தொடர்பதியான கம்பு ஆப்பிரிக்காவை பூர்வீகம் கொண்ட ஒரு பயிரை முக்கிய உணவு பயிராகும் கம்பு பயிரின் தண்டு பகுதியில் கால்நடைகளுக்கு தீவனம் வீட்டுக்கு கூரை தேவை வைவதற்கு பயன்படுத்தியது வரண்ட பகுதி நன்கு வளரக்கூடிய இந்தியாவில் ராஜஸ்தான் முதலிய உற்பத்தியாளராகும் அதைத் தொடர்ந்து உத்தரபிரதேசம் ஹரியானா ராஜஸ்தான் மற்றும் ராஜா~ மகாராஷ்டிராவில் அதிக உற்பத்தி தேவையாக உள்ளன பார்லி நம் நாட்டின் முக்கியமான தானியங்கள் பயிரில் ஒன்றாகும் இதையெனில் முக்கிய உணவாக மட்டும் இல்லாமல் பார்வை நீர் மதுபானங்கள் போன்றவை தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்படுகிறது ராஜஸ்தான் மற்றும் உத்தரபிரதேசம் ஆகிய இரண்டும் இவற்றில் முதன்மையான உற்பத்தியாளராகும் பருப்பு வகைகள் இனத்தை சேர்ந்த பயிர்களை உள்ளடக்கி தாவர புரத சத்து தெரிந்தது ஆகும் மனிதர்களுக்கு உணவாகவும் கால்நடைகளுக்கு தீவனமாகவும் பயன்படுகிறது இதுவே எது வளிமண்டலத்தில் hydrogen சிறையிட்டு அதிகரிக்கிறது எனவே இப்பயிர் எனவே இங்கு பயிர்களில் பயிர் வளர்த்தி பயிரிடும் முறையில் வழக்கமாக பயிரிடப்படுகிறது அதிக பருப்பு உற்பத்தி செய்யும் நாடு இந்திய ஆகும் வணிக நோக்கத்திற்காக பயிர்களை வணிகப் பயிரிட்டாலும் என்னுடைய வணிகப் பயிர் தழும்பு, புகையிலை, இலைப்பு ஈறு மற்றும் எண்ணெய் விற்பதை இந்தியக் கரும்பில் உலகில் இரண்டாவது உலகப் பெரிய உற்பத்தி ஏறணும் நம் நாட்டின் இரண்டாவது பெரிய தொழிற்சாலையை ஐரோப் சர்க்கரை உற்பத்தியை தவிர வெள்ளம் நாட்டுச் சர்க்கரை சாராயத் தொழிற்சாலைகள் அஹ் கரும்புச்சாறு அது காகித உற்பத்தி தொழிற்சாலை தேவையான கரும்புதக்கு நம் நாடு கியூபா உள்ளது இந்தியா அதே தொடர்ந்து மகாராஷ்டிரா என தமிழ்நாடு மற்றும் குஜராத் ஆகிய கரும்பு அதிக உற்பத்தி செய்ய பிற மாநிலங்களாகும் இந்தியாவில் மிகப் பெரிய தொழிற்சாலை பிரிவுக்கு முக்கிய மூலப்பொருட்கள் வந்து அழைக்கிறது பருத்தி உற்பத்தியை சீனாவுக்கு அடுத்து இரண்டாவது கட்டத்துல இந்தியா உள்ளது குஜராத் மகாராஷ்டிரா ஆந்திரப்பிரதேசம் மற்றும் பஞ்சாப் நாகில் நான்கு மாநிலங்களில் மொத்த உற்பத்தி இலவசம் சமீட்பங்களுக்கு சரன் இது வெப்பமண்டல ஒரு பயிராகும் வண்டல் மண்ணில் நன்கு வளரக்கூடியது மூலப்பொருட்களை வைக்கிறது கோணிப்பை கம்பளங்கள் கயிறு நுனிலி போர்வைகள் துணிகள் நா~ தா~ தார் கோயில் போன்ற பொருள் தயாரிக்க சணல் நார் பயன்படுகிறது நம்ம தணல் பெயருடைய மேற்கு வங்காளம் முதலிடத்தில் வகிக்கிறது அப்படியே அ~ அசாம் மற்றும் மேகாலயா மாநிலங்களுக்கு இப்பயிர்களின் சத்தை அதிகம் அளிப்பது எண்ணெய் வித்துக்கள் ஆகும் நிலக்கடலை கடுகு எள்ளு ஆளி விதை சூரியகாந்தி ஆமணக்கு பருத்தி விதைகள் நைஜர் விதைகள் போன்றவற்றை முக்கியமான எண்ணெய் வித்துக்கல் ஆகும் இவற்றில் எண்ணெய் மற்றும் புண்ணாக்கு வர்த்தக எண்ணெய் varnish மருத்து பொருட்கள் வாசனை பொருட்கள் மில்லி சோப் வெறும் கால்நடைக்கும் இந்தியா குஜராத் மாநிலம் எண்ணெய் வித்து உற்பத்தி முதலிடத்துள்ளது நிலக்கடலை உற்பத்தியில் சீனா அடுத்தபடியாக இடத்தை இந்தியா வகிக்கிறது தோட்டப்பயிறு இறக்குமதி செய்யும் நோக்கத்துடன் பயிரிடப்படும் இதை மலைச்சேரியில் பெரிய தேயிலை காப்பிரப்பன் வாசனைப் பொருட்கள் ஆகியவை இந்தியாவின் முக்கிய தோட்ட திட்டம் தேயிலை அயன மண்டலம் மற்றும் உபகரண அயன மண்டல பசுமையான தாவரம் தேயிலை பயிர்கள் அதிக பயிர்கள் அதிக மழை பொழியும் வேர்களில் தண்ணீர் தேங்காமல் இருக்க வேண்டும் என்று இந்தியர்கள் யூகி பிறப்பிடம் சீனா அசாம் வந்து இந்தியா இவ்விரண்டில் பல பல வீரியமுள்ள தேயிலை பயிர்கள் உலக தேயிலை உற்பத்தியை சேர்ந்த இரண்டாவது இடத்தில் உள்ளது தேயிலை விற்பதியில் முதலிடம் அசாம் ஆகும் தமிழ்நாடு கேரளா மேற்கு வங்காளம் தேயிலை இவை நிழல்களில் நன்றாக வளரக்கூடிய கடல் மட்டத்திலிருந்து சுமார் ஆயிரம் metre முதல் ஆயிரத்து ஐநூறு metre உயரம் கொண்ட மலைக்கு காப்பி இரண்டு முக்கிய

இந்திய coffee உற்பத்தியில் கர்நாடகம் முதன்மையான உற்பத்தியாளராக தெரிகிறது இந்திய மாநிலவை உற்பத்தி எழுபத்தி ஒரு சதவீதம் இந்திய உற்பத்தி இரண்டு புள்ளி அஞ்சு சதவீதம் அளிக்கிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இரண்டாம் ஆண்டு கேரளா முதலீடு அப்பர் தோட்டம் உருவாக்கப்பட்டது தொப்பை ஈரப்பத அயன மண்டல ஏழு degree அதிகம் உம் அதி~ அதிக மழைப்பொழிவு பெரும்பாலான rubber தோட்டங்கள் சிறுநில உடமையாளர்கள் உள்ளன கேரளா தமிழ்நாடு கர்நாடகா அந்தமான் நிக்கோபார் தீவுகள் rubber உற்பத்தி முக்கியமான பகுதி பழங்களை பற்றிய நறுமணப் பொருட்கள்

பட்டை மற்றும் பாக்கு போன்ற நறுமணப் பொருட்கள் இந்தியாவில் பயிரிடப்படுகிறது கேரளா நறுமணப் பொருட்களை உற்பத்தி செய்யும் இந்தியாவின் முதன்மையான மாநிலமாகும் தோட்டக்கலை பயிர்கள் தோட்டக்கலை பயிர்கள் என்பது பழங்கள் அஹ் மலர்கள் காய்வகை பயிர்களுக்கு இருக்கு உடல் நலத்திற்கு தேவையான தாது~ தாது சத்துக்கள் இங்கே vitamin நார்ச்சத்து பழங்கள் காய் வகைகள் போல இது வந்து மனிதர்களிடம் அன்றாட உணவில் ஒரு முக்கிய பங்கை அளிக்கிறது வளங்கள் மற்றும் காய் வகைகள் உற்பத்தி இந்திய இரண்டாம் இடம் வைக்கிறது ஆனால் இந்தியா விவசாயத்தோடு ஒருங்கிணைக்கிறது ஒரு மகளாகும் கால்நடைகளில் பல்வேறு வகை பயன்பாடுகள் காரணமாக இச்சமூகம் மற்றும் பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக கருதப்படுகிறது இதை வந்து சமூக பொருளாதார கலாச்சாரம் பதத்திற்கு